உம் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல end, end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

ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது என்ன சொல்றது உச்சியில போற மாதிரி இருக்கும் சுத்திக்கிட்டே கொடைக்கானல்தான் எடுத்தவுடனே வந்துரும் கொஞ்சம் பனிமூட்டமா இருக்கும் starting லயே கொடைக்கானல் இந்த மாதிரி full ஆ மரம், பலாப்பழ மரம் இந்த மாதிரி இருக்கும் கொடைக்கானல் வ~ சீ ஊட்டி வந்து மலையைச் சுத்திக்கிட்டே இருக்குப்பா சுத்திக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் travel பண்ற மாதிரியே இருக்கும் நிறைய factories எல்லாம் இருக்கும் tea factories நிறைய இருக்கும் ஆஹ் chocolate எல்லாம் நல்லாருக்கும் அங்க quality ஆ இருக்கும் பாத்திருக்கியா உம் ஐயாயிரத்துக்கு ஐயாயிரம் ரூபாவா ஆமா அவளுக்கு வாங்கிட்டு வந்த chocolate காலி உம் உம் carrot அங்க நல்லா இருக்கும் fresh ஆ பாத்திருக்கியா

உம் செடியோட வச்சிருப்பாங்க அது கொஞ்ச நல்லாருக்கும் எல்லாமே அங்க ப~ அதாவது என்ன சொல்றேன்னா fresh ஆ இருக்கும் vegetables, fruits எல்லாமே அங்க fresh, fresh ஆ இருக்கும் நம்ம போயிட்டு அதை வேணா வாங்கி சாப்பிடலாம் chocolate, chocolate chocolate உமே வந்து என்ன சொல்றதுன்னா

ஆமா ஆஹ் இப்ப நம்ம மித்த chocolate எல்லாம் சாப்பிடும்போது ஒவ்வொரு sweetness திரும்ப திரும்ப ஆமா அதுதான் original chocolate இது நல்லாருக்கும் ஊட்டியில வாங்குறது நல்லாருக்கும்

ஆஹ் ஆனா நல்லாருக்கும் அதுதான் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு எல்லாம் அதான் கொடுக்கணும்னு சொல்வாங்க ஓ அப்படியா அதில வந்து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 sugar-free chocolate ன்னு விக்கறாங்கப்பா சொல்ல முடியாதுல்ல அது sugar-free chocolates தானா எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்

உம் ஆனா ஊட்டியில வாங்கினோம்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா sugar-free chocolates அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உம் உம் வாங்கிட்டு வந்தேன் நல்லா நல்லாருந்துச்சு ஆனா அங்க full ஆ என்னதுன்ன park தான்க்கா அதிகம் உம் park அது என்ன சொல்றது என்~ என்னமோ botanical garden சொல்லுவாங்க

நிறைய place அந்த மாதிரி இருக்கும் ஆனா tourist place மட்டும்தான்

ஏறுவரிசையில இருக்கும் படிப்படிபடியா இருக்கற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அதெல்லாம் பாக்க அழகாயிருக்கும் பாக்கவே அழகாயிருக்கும் அந்த side போனா நம்ம வீடெல்லாம் வாங்கினா ரொம்ப கம்மி rate க்கு கொடுப்பாங்க கம்மி rate க்கு கொடுப்பாங்க ஆனா அது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு safety ஏ இருக்காது நமக்கு

என்ன அது என்ன சொல்றது விலங்குகள் எல்லாம் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரும்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

இன்னைக்கு leave போட்டிருக்கேன்டா அதான் சொன்னேன்ல பிடிக்கல அப்படினு சொல்லிட்டு அதான் leave போட்டிருக்கேன்

இன்னைக்கு leave போட்டு அது அது நமக்கு அப்படியே tension ஆ இருக்கு ரொம்ப tension ஆ இருக்கு

இன்னைக்கு நான் வீட்டிலயே இருந்துட்டு அது இதுன்னு திட்டிட்டே இருந்தாங்களா அம்மா கொஞ்சம் tension ஆவே இருந்துச்சு என்னடா இன்னைக்கு நாள் இப்படி போகுதே அப்படின்னு ஏன் திட்டு வாங்கிட்டிருந்த, என்ன பண்ண, சேட்ட பண்ணிட்டே இருப்ப நீ, பெரிய பிள்ளையா வளர்ந்ததுதான் மிச்சம் மத்தபடி சேட்டைதான் கூடிக்கிட்டே போகும் ஒண்ணும் பண்ணல அக்கா, என் phone ல அந்த ஒரு app அ எங்க அம்மா install பண்ணி வச்சிருக்காங்க உம் நீ அதை uninstall பண்ணிட்டியா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 உம் அம்மா mobile என்ன mobile use பண்றாங்க normal mobile தான் use பண்றாங்களா? ஆமா அம்மா எதுன்னாலும் என் phone ல தான் பாப்பாங்க வேற வேற phone இல்ல எங்க வீட்டில எல்லாருமே என் phone அ use பண்ணுவாங்க ஆனா யாருமே அவங்க phone அ எனக்கு கொடுக்கமாட்டாங்க அப்படிதான் எல்லா வீட்டிலயும் என் பொண்ணு பிள்ளைங்கதான் office ல இருந்து வீட்டுக்கு போனதோட சரி பிள்ளைங்கதான் வச்சுருப்பாங்க நம்ம night தூங்கும்போது phone அ தேடணும் அப்பா எங்கடா இருக்கு phone நம்ம phone அப்படின்னு அதிலயும் எங்க அக்கா பையன் வந்துட்டானா அவன் சித்தி கொடு அப்படின்னு வந்துருவான் உடனே charge காலியாகி net ஆனாதான் என் பையனும் கொண்டு வந்து வைப்பான்

ஒரு ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பான் அம்மா நான் mobile use பண்ணப்போறேன் நான் யூ~ யூடுயூப் பார்க்க போறேன்னு யூடுயூப் பார்க்க போறேன்னு அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பான்

இப்ப இருக்குற பிள்ளைங்க சின்ன வயசுலயே பழகிருதுக்கா அந்த மாதிரி என்ன சொல்றது phone பார்க்க phone use பண்ண இப்ப எங்க அம்மாவுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தேன்னா அவங்க அதை அடுத்த நிமிஷம் அதை மறந்துருவாங்க செய்யறதை பாத்துட்டே இருந்துட்டே மறுபடியும் செய்வாங்க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

உம் ஐயையோ என் பையன் எப்பப்பார்த்தாலும் அதுதான்

school விட்டு வந்ததும் TV ய பாத்தா TV நான் mostly cell அ mobile கொடுக்கமாட்டேன்

switch off ஆகற வரை இப்படி use பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு mobile அ கொடுக்காம TV ல பாருன்னு சொல்லிடுவேன் TV ல பாத்துட்டே இருப்பான் எப்ப பாத்தாலும் அந்த அந்த அது என்ன போகோ TV

அஹ் அதில இது போடுவோம்ல சோட்டா பீம் அது பா~ school எல்லாம் திட்டுறாங்கக்கா போன் கொடுக்கக் கூடாது கொடுத்தா சின்னப் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கண்ணு வலி வரும் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு meeting லயே

அதுதான் வீட்டில school ல இப்ப parents meet teachers' meeting க்கு போகும்போது வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சரி okay ma'am அப்படின்னு சொல்லிடறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அம்மா mobile கொடும்மா அம்மா TV பார்க்க போறேன்மா அப்படின்னு சொல்லுதுக

நமக்கு பயப்படவே மாட்டேங்கறாங்க நம்ம தான் இருபத்தி நாலு மணி நேரம் பாத்துக்கிறோம் அடம் பிடிப்பான் ரொம்ப careful ஆ பாத்துட்டே இருக்குறதுக்கும் அதுக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும் ஆனா mobile அதிகமா பாக்க மாட்டான் ஆஹ் அது கேக்கற time க்கு அந்த கொஞ்ச time க்கு பார்த்திடணும்

இந்த தூங்கும்போது இந்த ரெண்டு time மட்டும்தான் மத்த எந்த time உம் பாக்க மாட்டான் அந்த ரெண்டு time தான் கொடுக்கக் கூடாது நம்ம

காத்தாடி விடுங்க ஒ~ எல்லாம் விடுங்க இப்ப ஒண்ணுமே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

அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே நல்லதுதான் இப்ப உள்ள generation ரொம்ப மோசமாயிப்போச்சு அஞ்சு வயசு புள்ள ஆறு வயசு புள்ளைன்னு கூட தெரியாம அசிங்கம் பண்றாங்க

அதனால பிள்ளைங்களை விடவும் safety இல்லாம வேற இருக்கு ஆஹ் பயமாதான் இருக்கு

பசங்க கூட தெரியலப்பா பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம்

கொஞ்சம் பயந்து பயந்துதான் வளர்க்க வேண்டியதா இருக்கு ரொம்ப பயந்து பயந்துதான் வளர்க்க வேண்டியதா இருக்கு

உம் அப்புறம்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 சரி சரி ரெண்டாவது குழந்தை பிறந்துருச்சா பிறக்கலையா அக்காவுக்கு

ரெண்டு மாசம் இருக்கா ஆஹ் நல்லா பாத்துக்கோங்க அக்காவை நல்லா சாப்பிட சொல்லுங்க எங்க வீட்டில இருந்து தான் சாப்பாடு தான் அனுப்புவாங்க மூணு வேளையும் எங்க வீட்டில இருந்து தான் சமைச்சு சாப்பாடு போகும் fruits எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் எல்லாமே கொடுத்திருவோம் எங்க அக்காவோட ஒரே வேலை படுத்து படுத்து தூங்கி எந்திரிக்கிறது மட்டும்தான் உம் அப்பா accept பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அக்காவ ஆஹ் இப்ப பேசுவாங்கக்கா இப்ப அப்பாதான காலையில அவனுக்கு தம்பிக்கு அக்காவுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க பொங்கல் இட்லின்னு சரி சரி அவங்க மாமியார் பண்ண மாட்டாங்களா அக்காவோட மாமியாரு ஆஹ் அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க அவங்களால எந்திரிச்சு நடக்கவே ஒரு ஆள் வேணும்

அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கற மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் அம்மாதான் சமைச்சு கொடுப்பாங்க

அவங்களுக்கும் கொடுத்துருவாங்க இப்ப காலையில ஏதாச்சும் செய்யணும்னா காலை மதியம் வச்சுக்கிட்டு

அவங்க பக்கத்திலதானா இல்ல கொஞ்சம் distance அதிகமா

சரி சரி சரி சரி நீ typewriting படிச்சிருக்க இல்லதான எல்லாம் முடிச்சிட்டியா typewriting ல

இப்பதான்க்கா முடிச்சிருக்கேன் lower ஏ இப்பதான் முடிச்சிருக்கேன் shorthand போயிட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நின்னுட்டேன் மறுபடியும் போகணும் இப்ப mind வர மாட்டேங்குதே நமக்கு ஒரு mind இருக்கும்போதே ஏதாச்சும் ஒரு class போய் படிச்சாதான் உண்டு உம் ஆமா எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது அதாவது தெரியாதுன்னா எனக்கு time ஏ இருக்காது பிள்ளைங்களை school க்கு அனுப்ப அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்புறம்தான் நானா யோசிச்சேன் சரி ஏதாவது ஒன்ன கத்துக்கணும் கத்துக்கணும் கத்துக்கணுன்னுட்டுதான் என் husband திட்டினாரு போய் typewriting ஆவது கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாரு எனக்கு தமிழ் படிக்கணும் shorthand ல தமிழ் shorthand ல தமிழாச்சும் முடிச்சு வைக்கணும்னு தோணுது பார்ப்போம் தமிழ் முடிச்சுட்டேன்னா இங்கிலீஷ் எப்படியாச்சும் easy யா முடிச்சுடணும்

இப்போ M ன்னுருக்குன்னா நீங்க M ன்னு எழுதக் கூடாது அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு straight ஆ நீங்க ஆமா st~ வளைஞ்சு இப்படி கப்பல் மாதிரி வளைஞ்சிருந்துச்சுன்னா அது N

மேல இப்படியே ஒரு குடுவை மாத்தி கவுத்துப் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அது M நீங்க வடிவ~ இங்க எழுத்துக்கெல்லாம் வடிவம் கொடுத்தா அது shorthand அதனால தான் அது சு~

ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம வடிவம் ஒண்ணு வந்து mind ல ஆனா அது போக போக பழகிரும்

ஆமாக்கா என்ன செய்ய நம்ம படிச்சுதான ஆக~ shorthand வந்து எதுக்காக use பண்ணுவாங்கன்னு நினைக்கிற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

ஆமா கத்துக்கணும் இப்ப நான் பக்க பக்கமா எழுதுறதுக்கு ஒரு paper ல உங்களுக்கு எழுதிக் கொடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும்ல்ல நீங்களும் shorthand படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏ~ அது புரியும் அது தெரிஞ்சுக்குவீங்க அதனால shorthand படிச்சிருந்தா மட்டும்தான் அது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லன்னா புரிஞ்சுக்க முடியாது அப்படி~ ஆஹ் ஆமாம் இப்ப நான் நான் படிச்சிருக்கேன்னு நான் எழுதிக் கொடுத்துட்டு நீங்க படிக்கலைன்னா உங்களுக்கு நான் என்ன எழுதிருக்கேன்னே புரியாதே

உம் அதனாலதான் இப்ப படிச்சவங்களா எடுக்கறாங்க typewriting என்ன அதுவா speed வந்து அடிச்சா என்ன பத்து நிமிஷம் அது எங்கன்னா~ உதவும் எதுவுமே உதவாதுன்னு சொல்ல முடியாது போகணும்கா shorthand வந்து ஆனா என் friend ஒரு பொண்ணு shorthand படிச்சா படிச்சு முடிச்சுட்டு இப்போ சென்னை நான் அதான் இப்ப கிடையாது படிச்சோம் நாங்க twelfth முடிக்கவுமே முடிச்சிட்டா நான் இப்ப twelfth முடிச்சு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆச்சு

உடனே வந்து one year தான் படிச்சான்னு நினைக்கிறேன் shorthand

படிச்ச உடனே அவளுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு இங்க consumer court ல work பண்றா அப்பயும் work பண்ணா இப்பவும் work பண்ணிட்டுதான் இருக்கா salary அதிகமா வாங்குவான்னு நினக்கிறேன் இப்பவெல்லாம் நாப்பது நாப்பதுக்கு மேல வாங்குவா நான் starting லயே twenty-five வாங்கறேன்னு சொன்னா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 போயிட்டு நான் join பண்ணலான்னு இருக்கேன் எப்படியாச்சும் ஒரு exam ஏதாவது இருக்குமா என்ன நிவி ஆமாக்கா exam எழுதணும்ல அதுக்கும் இந்த typewriting மாதிரி அதுவும் exam எழுதணுமா இல்லன்னா எழுதணுமா ஆஹ் அந்த மாதிரி கிடையாது இப்போ நீங்க shorthand எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சொல்ல சொல்ல நீங்க வடிவம் எழுதணும் இப்ப நான் உங்களுக்கு words அ சொல்றேன் ஆஹ் தமிழ் மொழி பேசுவது அரிது ஆஹ் ச்சீ எளிது தமிழ் மொழி பேசுவது எளிது அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அதை நீங்க வந்து வடிவமா எழுதணும் எழுதிட்டு அதை நீங்க தமிழ்ல அப்படியே words ஆவே தான் எழுதணும் அஹ் இதான் exam ஆ எழுதணும் machine கிடையாது எழுதணும் இப்ப typewriting வந்து நம்ம machine ல type பண்றோம் அந்த மாதிரி கிடையாது அவங்க ஒரு ஏழு நிமிஷம் கொடுப்பாங்க ஏழு நிமிஷத்துக்குள்ள நீங்க அந்த வடிவத்தை எழுதிடணும் சொல்ல சொல்ல

அதுக்கப்புறம் ஒரு half an hour ல நீங்க என்ன வடிவம் எழுதியிருக்கீங்களோ அதுக்கு meaning எழுதணும் ஓ அப்படி அதாவது நம்மளே எழுதணும் ஆமா நம்மளே எழுதணும் அந்த மாதிரி சொல்வாங்க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

படிச்சி முடிச்சா வேலைக்கு போயிறலாம்கிறதைவிட அதை தெரிஞ்சுகிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன்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

கடுப்பா வருது நாளைக்கு வேலைக்கு போகணுமே ஏன்டா வேலைக்குப் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு

போக போக அதுவே பழகிரும் நம்ம சொல்ற நம்ம எனக்கு ஒரு dialogue சும்மாவே சொல்லிக் கொடுத்திருக்காங்க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

pressure ஆயிருச்சுனு சொன்னா நமக்கு எல்லாமே pressure ஆயிரும்

அதுதான் யோசிச்சுட்டு வேணாம் வேணாம் வேணாம் stop பண்ணிருவோம் அப்படின்னு

உம் சரி சரி சரி என்ன பிக் பாஸ்லாம் பாப்பீங்களா பிக் பாஸ்லாம் இப்போதைக்கு என்னைக்கு பார்த்தேன்

பிடிக்கும் ஆனா அசீமே எல்லாருக்கும் team ல உள்ளவங்களுக்கே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதே ஆமாக்கா எல்லாம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் அதனால வீட்டில இருக்குறவங்கனால அவங்கள அவங்களால actual ஆ பாத்தா அவன் ஒருத்தன்தான் அதில வந்து அவனோட real character வந்து act பண்றான்றது எனக்கு புரியுது நல்லா